அப்றோ அங்கொரு நெட்டு இருக்கு மேல வான வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

இதுக்கு பின்னாடி ஏதோ பிளாக் கலர்ல ஏதோ ஒரு லேங்வேஜ்ல எழுதிருக்காங்க.

லெஃப்ட் சைடுல வந்து ஒருத்தரு பேப்பர புடிச்சிட் நின்னுட்ருக்காரு.

அவரு உக்காந்துருக்கரவர் வந்து ஒரு கோட் போட்டுருக்கார்.

இது ஒரு தகர ஷெட்டு மாரி போட்டு வச்சுருக்காங்க.

சுத்தி பச்ச பசேன்ருக்கு ஃபுல்லா காடு மாதிரி இருக்கு.

பின்னாடி வந்து கொஞ்சோ பில்டிங்ஸ் தெரியிது.

அப்றோ லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய மரொ இருக்கு.

ரைட் சைட்லயு ஒரு பில்டிங் இருக்கு.

அப்றோ மேல வானோ வந்து ரொம்போ கருப்பா அப்றோ சூரியன் கொஞ்சோ தெரியிது.

கீழ வந்து நெறைய பேர் உக்காந்துருக்காங்க மேல லைட்டிங்ஸ் எல்லா எல்லோ கலர்ல குடுத்துருக்காங்க.

கீழ ஒரு கிரீன் கலர் மேட்டு இருக்கு.

சுத்தி நெறையா மரோ செடி எல்லா இருக்கு.

அ லெஃப்ட் சைடுல நறையா பைக் அப்றோ ஸ்கூட்டி நிக்கிது.

கொஞ்ச பேர்ருக்காங்க அப்றொ அந்த ஏ_டி_எம் குள்ள ஒருத்தரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நடந்து போயிட்ருக்காரு.

உள்ள ஒரு கிரீன் கார்பெட் போட்ருக்காங்க அப்றோ டைல்ஸ் வந்து ஒய்ட் கலர்ல போட்ருக்காங்க ரிசப்ஷன்குள்ள ஒரு ஃபேன் இருக்கு.

அப்றோ மானோ வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

அப்றோ நிறைய பல்ப்ஸ்லா தொங்க விட்டுருக்காங்க.

இது ஒரு ஒயிட் கலர் பில்டிங்கிருக்கு .

அந்த தார்ப்பாய் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

அந்த கேட்டு வந்து தொறந்து வெச்சிர்க்காங்க.

ஒரு பொண்ணு மட்டு எந்திரிச்சு உக்காந்ட்ருக்கா.

அடுக்கி வெச்சுருக்காங்க அப்றோ அங்க ஒருத்தரு மெருன் கலர் டீசர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஏதோ எடுத்துட்ருக்காரு.

முன்னாடி வந்து ஒருத்தரு வொய்ட் கலர் ஹெல்மெட் போட்டு.

பக்கத்லயே வேலி அதுக்கு ரெண்டு சைட் போட்ருக்காங்க.

சுத்தி நெறைய மரோங்க இருக்கு அப்றோ நெறைய புல்லுங்ளு இருக்கு.

லெஃப்ட் சைடுல வந்து ஒரு வயல் மாரி இருக்கு.

சுத்தி நெறய மலைங்க எல்லா தெரியுது.

நெறைய வண்டிங்களு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க.

இந்த கன்ர்டன்ஸ் ஓட கலர் வந்து பிங்க் கலர் .

ஒரு டோர்ருக்கு அது ஓப்பனா இருக்கு.

நறைய மரங்ளு இருக்கு சுத்தி நறைய மலைங்ளு தெரியுது.

சுத்தி நெறையா மரங்களு இருக்கு வானோ வந்து ஒயிட் கலர்ல இருக்கு.

சைட்ல வந்து ஒரு ரோடு போகுது.

இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பஸ்ஸு நிக்குது.

ஒரு லெப்ட் சைடுல வந்து கொஞ்ச பில்டிங்ஸ் எல்லா தெரியிது.

பாறைக்கு நடுவுல தான் தண்ணி எல்லாம் போகுது.

இது பாக்க ஒரு காடு மாரி இருக்கு.

நெறய பேர் வெளிய சுத்தி நின்னுட்ருக்காங்க.

நெறைய பேர் வொய்ட் கலர் ஃப்ராக் மாரி போட்டுருக்காங்க எல்லாருமே தலைய மூடிருக்காங்க.

ஆன வந்து வெள்ள கலர்ல இருக்கு.